okay நான் போன வாரம் உனக்கு ஒரு bike சொன்னேன் ஞாபகம் இருக்கா எனக்கும் ஞாபகம் இருக்கு இப்ப என்ன bike ன்னுதான் ஞாபகம் இல்லை என்ன bike சொன்ன ஆஹ் இப்ப புதுசா TVS ல ஒரு bike வந்திருக்கு ஓ TVS ல TVS சொன்னதா தெரியல ஆஹ் சொல்லு இப்ப மறந்துருச்சி

ஆஹ் ஒரு ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசம் இருக்கும் சரி சரி okay

ஒரு லட்சம் உள்ள தான் தொண்ணூறாயிரம் தான் bike உ ஓ தொண்ணூறாயிரம்

உனக்கு பெரிய கொஞ்சம் ஒரு ஒண்ணே கால் லட்சம் ஒன்றரை லட்சத்துல bike வாங்குவ இல்ல அந்த Rone five அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஓ பரவாயில்லையே தொண்ணூறாயிரத்துக்கு mileage எவ்வளவு வரும்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

இருக்கறதுலயே one twenty-fiveCC ன்னு சொல்லுவாங்க அது அது எப்படின்னா CC ன்னா என்னன்னா உனக்கு அதோட performance engine குடுக்குற performance

sports எல்லாம் பார்ப்பேல்ல

இப்ப இதுல வந்து கொஞ்சம் அந்த எண்பது நூறு போறது கொஞ்சம் நல்லா இருக்கும் smooth ஆ போகும்

ஆஹ் இது travel நமக்கு நம்ம budget க்கும் பாக்கணும் travel க்கும் நல்லா பண்ணணும்ன்னா இந்த bike கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆஹ் இப்போ நான் ஆஹ் இப்போ ஆனா எனக்கு இதுல என்ன disadvantage னா என்னோட headlight தான் எனக்கு பிடிக்கல ஏன் இது பாக்குறதுக்கு நல்லா இல்லையா ஆமா அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஒரு normal லாதான் இருக்கு ஒண்ணும் பெரிய level ல இல்லை இப்ப எல்லாம் சில headlight இருக்கும்ல

ஆனா அதோட இதெல்லாம் கொஞ்சம் alignment எல்லாம் வேற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் நல்லா

சரி okay ஆஹ் அதுவும் இல்லாம அதுல mode ன்னு ஒண்ணு இருக்கு

அது என்னன்னா உனக்கு kicker லாம் கிடையாது battery வச்சு நீ on பண்ணிக்கணும் ஓ இது electric bike ஆ இல்லை இல்லை electric bike ல அந்த battery வச்சு இந்த இதை எல்லாம் on பண்ணிக்கலாம் அந்த bike அ on பண்ணும் போதே elec~ battery ல இதுதான் நான் on பண்ணுவ

அது அந்த மாதிரிதான் maximum பண்ண முடியும் இல்லை அந்த meter எல்லாம் இருக்கும் இல்லே speedometer எல்லாம் காட்டும் இல்ல

அது கூட உனக்கு electric லதான் அந்த இது electric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

okay எத்தனை colour இருக்கு இந்த இதுல இந்த bike ல நிறைய colour இருக்கு கருப்பு

அப்புறம் செவப்பு ஆஹ் blue colour நாலஞ்சு colour இருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி இது launch பண்ணிட்டாங்களா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இது பண்ணி ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு நான் college ல இருந்து வந்தோம் இல்ல

அப்ப கூட இது இது கருப்பு colour bike இதே bike ஒண்ணு போச்சு

ஆனா அந்த பாக்குறது நல்லா இருந்துச்சு புரியல

பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு முன்னாடி பார்க்கல side லதான் பார்த்தேன்

தெரியல ஆனா பண்ணிக்கலாம்ன்னு நினைக்கிறேன் தனியா பண்ணிக்கலாம் showroom ல பண்ற மாறி தனியா mechanic shop ல பண்ணிக்கலாம் அது போய் பண்ணிக்கலாம் அப்படி பண்ற மாதிரி இருந்தா look உம் வேணும்ல ஆஹ் look க்கும் அது கஷ்டம்ன்னுதான் நினைக்கிறேன் எப்படி பண்ணாலும் இந்த look தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம modify பண்ணி நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் அதுவும் நல்லா இருக்காது modify பண்ணும் போது கொஞ்சம் alignment அ மட்டும் change பண்ணிட்டு இது இதுல ரொம்ப change பண்ணாத மாதிரி அது modify பண்ணது தெரியாத மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல

அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்ன்னு பார்த்துட்டு இருக்கேன் first இந்த bike வாங்குறேன் வாங்கிட்டு வாங்கன்னா ஆஹ் சரி வாங்கிக்கலாம் தொண்ணூறாயிரம் பரவாயில்லை இப்ப scooty ஏ தொண்ணூறாயிரம்தான் வந்துருச்சு அதுக்கு bike ஏ பரவாயில்லையே நல்லா இருக்கும் ஆனா எல்லாம் இந்த யூடுபேல கூட reviews எல்லாம் பார்த்தேன்

hills லாம் யாரும் ஓட்டல hills ல ஒட்றத்துக்கு ஏன்னா நீ normal road ல ஓட்டுறதுக்கும் hills ல ஓட்டுறதுக்கும் difference இருக்கு

சில bike எல்லாம் hills ல ஏறாது இந்த bike எப்படின்னு தெரியல சரி சரி ஏறிரும் பார்த்துக்கலாம்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 எனக்கு bike மேல ஒண்ணும் அவ்ளோ interest இல்ல எனக்கு ஆனா பாத்தோம் பாத்தன்னா எனக்கு pulsar எதோ ஒரளவுக்கு pulsar மேலே கொஞ்சம் interest இருக்கு ரொம்ப எல்லாம் வேற bike லலாம் interest இல்ல NStwo hundred ஆ one sixty யா இது one sixty அந்த normal bike தான் இருக்கு one sixty ஆ NS இல்ல normal bike rate black colour உ ஆஹ் black அந்த blue red இருக்கும்ல ஆஹ் அது one twenty-five ன்னு சொல்லிட்டு ஓ one twenty-five அ சரி சரி இந்த bike அது அதுக்கும் இந்த TVS one twenty-five சொன்னேன்ல இப்போ

அதுக்கும் comparison ல ஒரு video போட்டிருந்தாங்க யூடுபேல

இது one twenty கிட்ட போகுது pulsar உ

ஆனா இது one eighty one one eight நூத்தி பதினெட்டுதான் போகுது rider one twenty-five சரி சரி புதுசா இப்பதான் launch பண்ணியிருக்காங்க இனிமேட்டு வேற வேற model ல இது பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் CC கிட்டத்தட்ட இரண்டுமே ஒண்ணுதான் ஆஹ் அஹ் இப்பயும் pulsar ல first two thousand thirteen அந்த மாதிரி வர்றது இல்லையாட்டருக்குது sound உ எல்லாம் மாத்திட்டாங்கருக்குது அப்~ இப்போ அந்த model ஆ வர்~ புது பழைய model வருதா வந்துடுது இருக்கு இந்த year year க்கு வந்து இது பண்ணுவாங்களா update பண்ணிட்டு இருப்பாங்கல்ல bike

எதோ ல ஏதோ புதுசா four வின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க

நல்லா spec லாம் இருந்துச்சு ஆனா impress பண்ணல

look க்கு டும் அந்த headlight ஓட look ஏ மாத்திட்டானுங்க நல்லாவே இல்லை first super ஆ இருக்கும் அதனால அந்த work அவங்க விட்டது அந்த four wheeler ஏதோ ஒரு model ஆட்ட இருக்கு அது மட்டும் sale flop ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஆமா bullet உம் height குறைச்சுட்டாங்க புதுசா பன்றேன்னு எல்லா bike லியும் நல்லா இருந்தத அசிங்கப்படுத்தி இருக்கறாங்க ஆஹ் சரி இப்போ அன்னைக்கு இதான் தானே ஆஹ் ஆமா RX ன்றதும் நல்லா இருந்துச்சு first ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நானும் அதான் வாங்கலாம்ன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் வாங்குனா RXbike வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் mileage கிடைக்கல அப்புறம் ஏதோ oil ல மாத்தி convert பண்ணி ஏதோ ஊத்தணும் அந்த மாறி ஏதோ சொன்னாங்க

ஏதோ oil அ மாத்தி ஊத்தணும் என்னமோ சொன்னாங்க எனக்கு தெரியல கலந்து ஊத்தணும்ன்னு நினைக்கிறாரு ஏ கே

oil மட்டும் ஊத்தணு petrol னா petrol மட்டும் ஊத்தணும் நெனைக்குற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

mileage சுத்தமா கிடைக்காது ஆஹ் mileage மட்டும் கிடைச்சுச்சுன்னா அது நல்ல bike உ அது problem இருக்கறதுனால இப்போ வீட்டுல கேட்டாலும் mileage ஒரு ஐம்பதாவது கிடைக்கணும்பாங்க ஏன்னா நம்ம பாத்து வண்டி வாங்குற விலையில அந்த ஒரு வண்டி வாங்கி ஒரு வருஷத்துலயே அந்த வண்டிக்கு equal ஆன நம்ம

ஆஹ் ஆமா ஏ கே இதே நல்ல mileage தர்ற bike ன்னா பிரச்சனையே இல்லை mileage இது அது அந்த TVS தான் பார்த்தேன் one twenty mileage கொடுக்குது ஐம்பதுக்கு மேல கொடுக்குதுன்னாங்க நம்ம proper ஆ ஏன் ஐம்பதுக்கு அதுக்கு மேலயே கொடுக்கும்னாங்க ஆஹ் okay okay ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை oil மாத்திட்டு நல்லா வெச்சிருந்தோம்னா நல்ல mileage தரும் எந்த bike ஆ இருந்தாலும் ஆஹ் அது correct ஆ பார்த்துட்டோம்ன்னா

நம்ம economy ன்னு சொல்லுவாங்க bike ல

economy ன்னா நாப்பது to அம்பது முப்பது to அம்பதுன்னு போட்டிருக்கும் அறுபது முப்பது to அறுபது

அது அதுக்குள்ள போயிருக்கும் அதுக்குள்ள போயிட்டோம்ன்னா அந்த அந்த mileage எல்லாம் correct ஆ இருக்கும்

economy அறுபது போட்டுருக்கும் நம்ம நூத்தி பத்து நூத்தி இருபது போனோம்ன்னா வண்டி ரொம்ப heavy ஆ work பண்ணது இல்லை okay okay அதிகமா போனா இதான் ஏறும்ன்றயா future ல performance உனக்கு கம்மியாதான் கிடைக்கும்

அது இது இதுதான் பிரச்சனை இப்போ பெரிய பெரிய அந்த one ten இந்த on~ one twenty-five சொன்னான்ல

அது one அது budget ஆ இருந்தாலும் future ல doubt தான் ஏன்னா கம்மி one twenty-fiveCC தான்

பெரிய ride எல்லாம் பண்ண முடியாது சின்ன கொஞ்சம் normal லாதான் போக முடியும் சரி சரி தொண்ணூறாயிரத்துக்கு பரவால்ல ஓரளவுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் உனக்கு correct ஆ இருக்கும் இப்ப ஆனா நம்ம friends பெரிய பெரிய bike வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒட்டுக்க ஒரு to~ tour plan பண்ணி போனோம்ன்னா

அவங்களுக்கு equalஆ நம்மளும் போக முடியாது

maximum இதுல நீ hundred போலாம் hundred போனான okay வா correct ஆ இருக்கும் hundred மேல போனா ஆஹ் hundred க்கு மேல போன